கெட்டிங் ஸ்டார்ட்டட் வித் பங்ஷன்ஸ் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டுடோரியலின் முடிவில் செய்ய முடிவது
பங்ஷன் ஐ யும் ஆர்குமென்ட்ஸ் உடன் பங்ஷன் ஐ யும் டிஃபைன் செய்வது
டாக்ஸ்ட்ரிங்ஸ் பங்ஷன் ரிட்டர்ன் வால்யூ பற்றி கற்பது
கோடு ஐ படிப்பது
இந்த டியூட்டோரியல் ஐ ஆரம்பிக்கும் முன் கண்டிஷனல்ஸ் மற்றும் லூப்ஸ் டுடோரியல்களை முடிக்கவும்
கோடு எழுதும் போதெல்லாம் வரிகளை குறைக்க எண்ணுகிறோம்
பங்ஷன்ஸ் என்பது கோடு ஐ மீண்டும் பயன்படுத்தும் வழி
கோடு இன் அதே லைன்ஸ் ஐ மீண்டும் தேவையான வரை பயன்படுத்தலாம்
பங்ஷன் என்பது ஒரு பெரிய programமின் உள்ளே இருக்கும் கோடு இன் ஒரு போர்ஷன்
மீதம் இருக்கும் கோடு ஐ அது சார்ந்திருக்காது
பங்ஷன்ஸ் குறித்து இன்னும் அறிந்து கொள்வோம்
ஒரு மேத்தமேட்டிக்கல் பங்ஷன் ப் ஒஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்க்வேர் ஐ பார்க்கலாம்
எக்ஸ் என்பது ஒரு வேரியபிள் மேலும் எக்ஸ் க்கு வால்யூஸ் வித்தியாசமானால் பங்ஷன் இன் வால்யூ வும் மாறும்
எக்ஸ் ஒன்று எனும் போது ப் வால்யூ 1 ஐ திருப்பும் மற்றும் ப் வால்யூ 4 ஐ திருப்பும்
இப்போது பைத்தோன் இல் எப்படி பங்ஷன் ப் ஒஃப் எக்ஸ் ஐ டிஃபைன் செய்வது என்று பார்க்கலாம்
கமாண்ட் லைன் இல் ஐபிதான் என டைப் செய்து ஐபிதான் இன்டர்பிரிட்டர் ஐ துவக்குக
பங்ஷன் ப் ஒஃப் எக்ஸ் ஐ டிஃபைன் செய்யலாம்
டைப் செய்க டெஃப் ப் வித்தின் பிராக்கெட் எக்ஸ் கோலோன் ரிட்டர்ன் எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் ஸ்டார் குறிப்பது மல்டிபிகேஷன் ஐ
பங்ஷன் ஐ டிஃபைன் செய்தாயிற்று
ஏன் எப்படி என்றெல்லாம் ஆராயும் முன் அது சரியாக எதிர்பார்க்கும் வால்யூ களை திருப்புகிறதா
என்று பார்க்கலாம்
ப் ப் அது முறையே 1 மற்றும் 4 ஐ திருப்பியது
நாம் செய்ததென்ன என்று பார்க்கலாம்
இரண்டு வரிகளை எழுதினோம்
முதல் லைன் டெஃப் ப் ஒஃப் எக்ஸ் பெயரை மற்றும் பங்ஷன் க்கான பாராமீட்டர்ஸ் களையும் இரண்டாவது லைன்
பங்ஷன் ரிட்டர்ன் செய்ய வேண்டியது என்ன எனவும்
டிஃபைன் செய்ய பயன்பட்டது
டெஃப் என்பது ஒரு கீவர்ட்
ப் பங்ஷன் இன் பெயர் எக்ஸ் பங்ஷன் இன் பாராமீட்டர்
வீடியோ வை நிறுத்தி பயிற்சியை முடித்த பின் தொடரவும்
ஒரு பைத்தோன் பங்ஷன் ஐ கியூப் என பெயரிட்டு எழுதுக
அது கொடுக்கப்பட்ட எண் ந் இன் கியூப் ஐ கணக்கிட வேன்டும் சொல்யூஷன் க்கு டெர்மினல் க்கு போகலாம்
ப்ராப்ளம் ஐ இப்படி சால்வ் செய்யலாம்
டெர்மினல் லில் டைப் செய்க டெஃப் கியூப் வித்தின் பிராக்கெட் ந் கோலோன் ரிட்டர்ன் ந் ஸ்டார் ஸ்டார் 3 நம் பங்ஷன் எண்ணின் கியூப் ஐ திருப்புகிறதா இல்லையா என செக் செய்யலாம்
டைப் செய்க கியூப் வித்தின் பிராக்கெட் 2 பின் என்டர் செய்க
அது 8 ஐ திருப்புகிறது
நாம் பங்ஷன் ஐ சரியாக டிஃபைன் செய்தோம்
ஆர்குமென்ட்ஸ் இல்லாமல் பங்ஷன்ஸ் ஐ எழுதுவதை பார்க்கலாம்
கிரீட் என்னும் புதிய பங்ஷன் ஐ டிஃபைன் செய்வோம்
அது ஹெல்லோ வர்ல்ட் என பிரின்ட் செய்யும்
டைப் செய்க டெஃப் greet கோலோன் பின் என்டர் செய்க
பின் டைப் செய்க பிரின்ட் இன் டபிள் கோட்ஸ் ஹெல்லோ வர்ல்ட் எக்ஸ்கிளமேஷன் இப்போது பங்ஷன் ஐ அழைப்போம்
greet பின் என்டர் செய்க
சரி இது ஆர்குமென்ட்ஸ் ஐ ஏற்காத ஒரு பங்ஷன்
ஒரு பங்ஷன்
வால்யூஸ் எதையும்
ரிட்டர்ன் செய்ய வேண்டும் என்ற
கட்டாயம் இல்லை எனவும் அறிக
கிரீட் என்ற பங்ஷன்
ஆர்குமென்ட் எதையும் ஏற்கவும் இல்லை வால்யூ எதையும் திருப்பவும் இல்லை
ஒன்றுக்கு மேற்பட்ட ஆர்குமென்ட்ஸ் உடன்
பங்ஷன்ஸ் ஐ எழுதுவதை பார்க்கலாம்
வீடியோ வை நிறுத்தி பயிற்சியை முடித்த பின் தொடரவும்
ஏவிஜி என பெயரிட்ட ஒரு பைத்தோன் பங்ஷன் ஐ எழுதுக அது ஆ மற்றும் ப் இன் அவரேஜ் ஐ கண்டுபிடிக்க வேண்டும்
சொல்யூஷன் க்கு டெர்மினல் க்கு போகலாம்
டைப் செய்க டெஃப் ஏவிஜி வித்தின் பிராக்கெட் ஆ காமா ப் கோலோன் ரிட்டர்ன் வித்தின் பிராக்கெட் ஆ ப் டிவைடட் பை 2 டிவிஷன் க்கு நாம் பயன்படுத்துவது ஸ்லாஷ்
நம் பங்ஷன் ஐ சோதிக்கலாம்
டைப் செய்க ஏவிஜி வித்தின் பிராக்கெட் 20 காமா 30 பின் என்டர் செய்க
நமக்கு சரியான அவரேஜ் 25 கிடைக்கிறது
ஒரு பங்ஷன்
மேலும் ஆர்குமென்ட் களை ஏற்க வேண்டும் என விரும்பினால் செய்ய வேண்டியதெல்லாம்
டெஃப் வரியில்
பங்ஷன் இன் பெயருக்குப் பின்னால்
பேரெந்தசிஸ் இன் நடுவே
காமா வால் பிரித்து எழுதுவதுதான்
எழுதும் கோடு ஐ டாக்குமென்ட் செய்வது நல்ல பழக்கம்
அதே போல ஒரு பங்ஷன் ஐ டிஃபைன் செய்தால் அது என்ன செய்கிறது என சிறு குறிப்பு எழுதுவது நல்லது
இதற்கு டாக்ஸ்ட்ரிங் என்று பெயர்
பங்ஷன் ஏவிஜி ஐ மோடிஃபை செய்து அதற்கு ஒரு டாக்ஸ்ட்ரிங் உம் சேர்ப்போம்
பின்வருவதை செய்க
இப்போது டெர்மினல் லில் டைப் செய்க டெஃப் ஏவிஜி வித்தின் பிராக்கெட் ஆ காமா ப் கோலோன் பின் இன் டிரிப்பிள் டபிள் கோட் டைப் செய்க ஏவிஜி டேக்ஸ் ட்வோ நம்பர்ஸ் ஏஎஸ் இன்புட் ஆ ஆம்ப் ப் ஆண்ட் ரிட்டர்ன்ஸ் தே அவரேஜ் ஒஃப் ஆ ஆண்ட் ப் பின் டைப் செய்க ரிட்டர்ன் ரிட்டர்ன் வித்தின் பிராக்கெட் ab டிவைடட் பை 2 ஒரு சின்டாக்ஸ் எர்ரர் கிடைக்கிறது
இங்கே கண்ட எர்ரர்
returnaப்2 இல் இண்டென்டேஷன் எர்ரர் ஆகவே கமாண்ட் ஐ மீண்டும் உள்ளிடுவோம்
டைப் செய்க டெஃப் ஏவிஜி வித்தின் பிராக்கெட் ஆ காமா ப் கோலோன் ஏவிஜி டேக்ஸ் இரண்டு நம்பர்ஸ் ஏஎஸ் இன்புட் ஆ ப் மற்றும் ரிட்டர்ன்ஸ் தே அவரேஜ் ஒஃப் ஆ மற்றும் ப் ரிட்டர்ன் வித்தின் பிராக்கெட் ab டிவைடட் பை 2 பங்ஷன் டெஃபினிஷன் க்கு அடுத்த வரியிலேயே
டாக்ஸ்ட்ரிங்ஸ் enter செய்யப்படும்
மேலும் அது
ஒரு டிரிப்பிள் கோட்டட் ஸ்ட்ரிங் ஆக இருக்கும்
மற்றும் இங்கே கோடு பங்ஷனாலிட்டி குறித்து ஒன்றும் செய்யவில்லை
நாம் வெறுமே பங்ஷன் என்ன செய்கிறது என்பதை அப்ஸ்ட்ராக்ட் ஆக எழுதினோம்
இதை ஐபிதான் இன்டர்பிரிட்டர் இல் பயன்படுத்தலாம்
டைப் செய்க ஏவிஜி மற்றும் குயஸ்ஷன் மார்க்
நாம் கொடுத்த டாக்ஸ்ட்ரிங் ஐ இது டிஸ்ப்ளே செய்கிறது
இப்படி டாக்ஸ்ட்ரிங் நாம் எழுதும் பங்ஷன் ஐ டாக்குமென்ட் செய்ய நல்ல வழி
டைப் செய்க காமா ப் குயஸ்ஷன் மார்க் பின் என்டர் செய்க
அதனுடன் ஒரு டாக்ஸ்ட்ரிங் அசோசியேட் ஆகி இருக்கிறதா
சோரி அதனுடன் எந்த டாக்ஸ்ட்ரிங் உம் அசோசியேட் ஆகி இல்லை
மேலும் பங்ஷன் இன் பெயரிலிருந்து ஒன்றும் தெரியவில்லை கோடு ஐ படித்து பங்ஷன் ஐ புரிந்து கொள்ளும் கட்டாயம் உள்ளது
வீடியோ வை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்து முடித்து பின் தொடரவும்
பங்ஷன் ப் க்கு டாக்ஸ்ட்ரிங் சேர்க்கவும்
பங்ஷன் ப் க்கு டாக்ஸ்ட்ரிங் சேர்க்க அந்த பங்ஷன் ஐ மீண்டும் டிஃபைன் செய்யவேண்டும்
டெஃப் ப் வித்தின் பிராக்கெட் எக்ஸ் கோலோன் ஆக்செப்ட்ஸ் ஆ நம்பர் எக்ஸ் ஏஎஸ் ஆர்குமென்ட் ஆண்ட் ரிட்டர்ன்ஸ் தே ஸ்க்வேர் ஒஃப் தே நம்பர் எக்ஸ்
ரிட்டர்ன் எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் இன்னொரு எக்ஸர்சைஸ் ஐ சால்வ் செய்யலாம்
வீடியோ வை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்து முடித்து பின் தொடரவும்
சர்க்கிள் என்ற பெயரிட்ட பைத்தோன் பங்ஷன் ஐ எழுதுக
அது ஒரு வட்டத்தின் ஏரியா மற்றும் பெரிமீட்டர் ஐ திருப்ப வேண்டும்
கொடுக்கப்பட்டது ரேடியஸ் ர்
தீர்வுக்கு டெர்மினலுக்கு மாறுவோம்
இந்த ப்ராப்ளம் இரண்டு வால்யூ கள் ரிட்டர்ன் ஆக எதிர்பார்க்கிறது
இது வரை ஒன்று மட்டுமே திருப்பப்பட்டது
ப்ராப்ளம் ஐ இப்படி சால்வ் செய்யலாம்
ஆகவே இப்போது டெர்மினல் லில் டைப் செய்க டெஃப் சர்க்கிள் வித்தின் பிராக்கெட் ர் கோலோன் ரிட்டர்ன்ஸ் ஏரியா ஆண்ட் பெரிமீட்டர் ஒஃப் ஆ சர்க்கிள் கிவன் ரேடியஸ் ர் பி 314 ஏரியா பி ஸ்டார் ர் ஸ்டார் ர் பெரிமீட்டர் 2 ஸ்டார் பி ஸ்டார் ர் ரிட்டர்ன் ஏரியா காமா பெரிமீட்டர் பின் என்டர் செய்க
ஒரு பைத்தோன் பங்ஷன் எத்தனை வால்யூஸ் வேண்டுமானாலும் ரிட்டர்ன் செய்யலாம்
அதற்கு வரை இல்லை
பங்ஷன் சர்க்கிள் ஐ இப்படி அழைக்கலாம்
டெர்மினல் இல் டைப் செய்க ஆ காமா ப் சர்க்கிள் வித்தின் பிராக்கெட் 6 பிரின்ட் ஆ பிரின்ட் ப் தேவையான கோடிங் ஐ செய்துவிட்டோம்
கொஞ்சம் கோடு ரீடிங் எக்ஸர்சைஸ் செய்யலாம்
இங்கே பாஸ் செய்து பங்ஷன் வாட் என்ன செய்கிறது என்று கண்டுபிடிக்கவும்
டெஃப் வாட் வித்தின் பிராக்கெட் ந் கோலோன் ஐஎஃப் ந் லெஸ் தன் 0 கோலோன் ந் n வைல் ந் கிரீட்டர் தன் 0 கோலோன் ஐஎஃப் ந் மாடுலோ 2 1 கோலோன் ரிட்டர்ன் பால்சே ந் ஸ்லாஷ் 10 மற்றும் அடுத்த லைன்
ரிட்டர்ன் ட்ரூ பாஸ்ட் ஸ்டேட் இலிருந்து திரும்பலாம்
ந் மாடுலோ 2 இஸ் நோட் எக்குவல் டோ 1 எனில் ரிட்டர்ன் மதிப்பு ட்ரூ இல்லையானால் ரிட்டர்ன் மதிப்பு பால்சே
ஆகவே பங்ஷன் இங்கே நம்பர் ந் இன் எண்களும் இரட்டைப்படையானால் ட்ரூ என ரிட்டர்ன் செய்கிறது
இல்லையானால் பால்சே
இப்போது இன்னொரு கோடு ரீடிங் எக்ஸர்சைஸ்
கொடுக்கப்பட்டது டெஃப் எவன் அண்டர்ஸ்கோர் டிஜிட்ஸ் வித்தின் பிராக்கெட் ந் கோலோன் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ ஐஎஃப் ஆல் தே டிஜிட்ஸ் இன் தே நம்பர் ந் அரே எவன் ரிட்டர்ன்ஸ் பால்சே ஐஎஃப் ஆல் தே டிஜிட்ஸ் இன் தே நம்பர் ந் அரே நோட் எவன் பின் அடுத்த லைன் ஐஎஃப் ந் லெஸ் தன் 0 கோலோன் ந் n வைல் ந் கிரீட்டர் தன் 0 கோலோன் அடுத்த லைன் ஐஎஃப் ந் மாடுலோ 2 1 கோலோன் ரிட்டர்ன் பால்சே ந் slash 10 ரிட்டர்ன் ட்ரூ இங்கே பாஸ் செய்து பங்ஷன் வாட் செய்வதென்ன என கண்டுபிடிக்கவும்
டெஃப் வாட் வித்தின் பிராக்கெட் ந் கோலோன் இ 1 வைல் இ ஸ்டார் இ லெஸ் தன் ந் கோலோன் இ 1 ரிட்டர்ன் இ ஸ்டார் இ ந் காமா இ பாஸ்ட் ஸ்டேட் இலிருந்து திரும்பலாம்
பங்ஷன் ரிட்டர்ன் செய்வது இரண்டு வால்யூ க்கள்
ஒன்று வைல் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ பால்சே ஆ என ரிசல்ட் ஐ ரிட்டர்ன் செய்கிறது மற்றும் இரண்டாவது அது இ இப்போது வைத்திருக்கும் வால்யூ ஐ பிரின்ட் செய்கிறது
இங்கே இந்த பங்ஷன் ந் ஒரு பெர்பெக்ட் ஸ்க்வேர் ஆனால் ட்ரூ என்றும் மற்றும் ஸ்க்வேர் ரூட் ஒஃப் ந் ஐயும் ரிட்டர்ன் செய்கிறது
இல்லையானால் அது பால்சே என்றும் மேலும் அடுத்த பெர்பெக்ட் ஸ்க்வேர் இன் ஸ்க்வேர் ரூட் ஐயும் திருப்புகிறது
ஆகவே பார்க்கலாம்
டெஃப் இஸ் அண்டர்ஸ்கோர் பெர்பெக்ட் அண்டர்ஸ்கோர் ஸ்க்வேர் வித்தின் பிராக்கெட் ந் கோலோன் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ மற்றும் ஸ்க்வேர் ரூட் ஒஃப் ந் ஐஎஃப் ந் இஸ் ஆ பெர்பெக்ட் ஸ்க்வேர் ஒதர்வைஸ் ரிட்டர்ன்ஸ் பால்சே மற்றும் தே ஸ்க்வேர் ரூட் ஒஃப் தே அடுத்து பெர்பெக்ட் ஸ்க்வேர் இ 1 வைல் இ ஸ்டார் இ லெஸ் தன் ந் கோலோன் இ 1 ரிட்டர்ன் இ ஸ்டார் இ ந் காமா இ இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
இந்த டுடோரியலில் நாம் கற்றவை 1
கீவர்ட் டெஃப் ஐ பயன்படுத்தி பைத்தோன் இல் பங்ஷன்ஸ் ஐ டிஃபைன் செய்தல்
பங்ஷன் நேம் ஐ கொடுத்து பங்ஷன் ஐ கால் செய்வது
டிரிப்பிள் கோட்டட் ஸ்ட்ரிங் ஆக ஒரு டாக்ஸ்ட்ரிங் ஐ ஒரு பங்ஷன் க்கு அசைன் செய்வது
4ஒரு பங்ஷன் க்கு பாராமீட்டர்ஸ் பாஸ் செய்வது
ஒரு பங்ஷன் இலிருந்து வால்யூஸ் ஐ ரிட்டர்ன் செய்வது
தீர்வு காண செல்ஃப் அசெஸ்மென்ட் கேள்விகள் 1
இந்த பங்ஷன் என்ன செய்யும்
டெஃப் வாட் ரிட்டர்ன் எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் ரிட்டர்ன்ஸ் தே ஸ்க்வேர் ஒஃப் எக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எக்ஸ் பங்ஷன் இல் டாக்ஸ்ட்ரிங் இல்லை
எர்ரர் 1
ஒரு பைத்தோன் பங்ஷன் க்கு எத்தனை ஆர்குமென்ட்ஸ் பாஸ் செய்யலாம்
ஒன்றுமில்லை
ஒன்று இரண்டு எதுவும்
ஒரு ரெக்டாங்கில் இன் ஏரியா வை கணக்கிட ஒரு பங்ஷன் எழுதுக
விடைகள் இதோ 1
பங்ஷன் எர்ரர் ஐ தரும்
பங்ஷன் ஐ டிஃபைன் செய்ய தவறான சின்டாக்ஸ் பயன்பட்டது
பங்ஷன் லைன் எப்போதும் ஒரு கோலோன் உடன் முடியவேண்டும்
ஒரு பைத்தோன் பங்ஷன் க்கு எத்தனை argumentகளையும் பாஸ் செய்யலாம்
தெரிந்தபடி ஏரியா ஒஃப் ஆ ரெக்டாங்கில் அதன் லெங்த் மற்றும் பிரெட்த் ஐ பெருக்க கிடைப்பது
ஆகவே பங்ஷன் ஐ இப்படி டிஃபைன் செய்யலாம்
டெஃப் ஏரியா வித்தின் பிராக்கெட் எல் காமா ப் கோலோன் ரிட்டர்ன் எல் ஸ்டார் ப் இந்த டுடோரியல் சுவாரசியமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் என நம்புகிறேன்